நம்மளுக்கு வந்து நெறைய சத்து தான் இரு~ கிடைக்கும் ஆரோக்கியம் தான் இதுக்கு அதிகமா இருக்கும் இந்த பஞ்ச பூதத்த வந்து அஹ் பஞ்ச பூதம் அப்புடின்னு வந்து சொல்லுவாங்கள அந்த பஞ்ச பூதத்த வந்து பாதிக்காத வகைல தான் இந்த இயற்கை முறைல விவ~ விவசாயம் வந்து செய்வாங்க ஆனா செயற்கை மூலமா செயற்கை விவசாயம் பண்றவங்க வந்து பஞ்ச பூதத்துல வந்து எதாவது ஒரு வகைல வந்து அஹ் எதாவது வகைல வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் ஒன்னு வந்து மண்ணு வந்து அஹ் சத்து இல்லாம போயிடும் தண்ணி வந்து அஹ்

அஹ் யாரு யாரு வேணாலும் interest இருந்துச்சுன்னா நம்ம வந்து பண்ணலாம் இந்த விவசாய செலவு அப்புடிங்கறது வந்து ரொம்ப குறைஞ்சதுதான் அஹ் பஞ்ச பூதங்களையும் பாதிக்கமா தான் பண்ணனும் அப்படினு அ~ ஏற்கனவே சொல்லிருக்கேன் அஹ் இதனால வந்து விவசாய செலவு கொ~ கொறஞ்சு இருந்தாலும் அதோட உற்பத்தி வந்து அதிகமா நமளுக்கு இருக்கும் அதன் மூலமா நம்மளுக்கு லாபமும் வந்து அதிகமா இருக்கும் பாரம்பரியமா வந்து நெ~ நெல் ரகங்கள வந்து அஹ் நம்ம வந்து பாதுகாக்க முடியும் நம்மளோட வாழ்க்கையோட தரத்த வந்து அஹ் அதிகமா உயர்த்தி காட்டுது இந்த விவசாயம் தான் விவசாயத்துல வந்து பல வந்து பலவகையான தொழில்நிட்பங்கள வந்து பயன்படுத்தி

செயற்கை மூலமா ஆனா வந்து இயற்கைல வந்து use பண்ணோம் அப்படினா உற்பத்தி அதிகமா இருக்கும் அதே அத விட நம்மளோட ஆரோக்கியமும் அதிகமா இருக்கும் விவசாயத்துல வந்து பயன்படுத்துற நவீ~ நவீன கிருமி நாசினிகள வந்து உணவ வந்து நன்றாக்குது ஏராளமான நோய்களதான் வந்து நோய்கள் வரத்துக்கே காரணமாகவும் இது வந்து இருக்குது ஆனா நம்மளோட முன்னோர்கள் வந்து விவசாயத்த வந்து ரொம்ப கவுரவமான தொழில்லாதா வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இப்படி பட்ட வந்து உணவு தொழில வந்து நம்ம மதிச்சு நடக்க அப்படிந்தான் நா வந்து சொல்லறேன் இப்ப இந்த விவசாயம் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்னு அப்படின்னா நம்ம தினமும் சாப்படறோம் அந்த சாப்பாடு வந்து அஹ் நம்ம காசு குடுத்தா அந்த சாப்பாடு வந்து நம்மளுக்கு கிடைக்காது நம்ம வந்து எப்படி க~ வாங்குறோம் நம்ம காசு குடுத்து வாங்கிறலாம் ஆனா அந்த கடையில இருந்து அந்த வாங்குன அரிசி வந்து அஹ் நம்ம அஹ் அந்த கடக்காரங்க வந்து மறுபடியும் இன்னொருத்தங்கள்ட்ட இருந்து காசு குடுத்து வாங்கலாம் ஆனா இப்படியே எல்லாரும் காசு குடுத்து காசு குடுத்து வாங்குன கடைசியா வந்து யாராவது ஒருத்தர் அது உற்பத்தி பன்னிருந்தாதானே அவங்க வந்து அஹ் காசுகுடுத்து மத்தவங்க வாங்க முடியும் எல்லாருமே வந்து காசு இருக்கு அப்புடின்றனால உணவு வந்து எளிதல கிடைக்கும் அப்புடின்னு நம்ம நெனைச்சொம் அப்படினா அது வந்து ரொம்ப தப்பானா ஒரு விசயம் தான் ஒரு விவசாயி வந்து வி~ விவசாயம் பார்த்தா மட்டும் தான் வந்து நம்மளுக்கு வந்து easy யா வந்து உணவு வந்து கிடைக்கும் இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுத்தமா கிடைக்கவே கிடைக்காது நம்ம வந்து ஆரோக்கியமான முறையில வந்து அஹ் உற்பத்தி பண்ண அந்த காய்கறிகள் கீரைகள் அரிசி

உ~ உட்கொண்டோம் அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப அதிகமாவே அஹ் நல்லா இருக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு நோய்யுமே வராது இப்ப ஒருசிலர் வந்து அஹ் நெறைய நிலம் வெச்சுருப்பாங்க அவங்க வந்து விவசாயம் வந்து பார்க்கலாம் அவங்களுக்கு நிலம் இருந்துச்சு அப்படினா அத வந்து நிலத்தை வந்து நல்லா பயன்படுத்தி அதுக்கப்றோம் வர விதைகள் அந்த மாறி செடிகள் எல்லாமே போட்டு அவங்க விவசாயம் பாக்கலாம் ஆனா இன்னு ஒருசிலர்க்கு வந்து அஹ் விவசாயத்து மேல ஆர்வம் இருக்கும் ஆனா அவங்ககிட்ட வந்து நிலமும் இருக்காது அஹ் அங்க அவுங்க பக்கத்துலையும் எந்த ஒரு விவசாயம் பார்க்கறதுக்கான எந்த ஒரு சாத்தியமும் இருக்காது

அந்த மாறி ஆட்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படினா அஹ் அவங்களோட வீட்டுலையே வந்து செடிகள வந்து வளர்க்கலாம் இப்ப வந்து வீட்டுல வந்து அஹ் இத இப்ப தூக்கிப்போட~ தூக்கிப்போடக் கூடிய வந்து ஒரு காலியான அஹ் cover உ அந்தமாரி can ன்னு இந்தமாரில்லாம் இருக்கும்ல அதுல வந்து மண்ணு எல்லா நிரப்பி அதுல இருந்து விதைகள் செடிகள் எல்லாமே அவுங்க போடலாம் இல்ல வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சமா இடம் இருந்துச்சு அப்படின்னா அதுல கூட வந்து செடிகள் காய்கறிகள் விதைகள் எல்லாமே அவங்க பயன்படுத்தி போடலாம்

அஹ் அந்த மொட்ட மாடில வந்து எந்த அளவுக்கு வந்து செடிகள் வந்து மாடி தோட்டம் மாதிரி போடமுடியுமோ அந்த மாறி use பண்ணிக்கூட அவங்க போடலாம் so இப்ப வந்து நமக்கு அ~ சந்தையில போயி வாங்குற காய்கறிகள வந்து அது கெட்டுப்போகாம இருக்கிறதுக்காக நெறைய மருந்து எல்லாம் வந்து அடிச்சுருப்பாங்க அந்த மாறி காய்கறிகள நாம வாங்கி use பண்றதுவிட நம்ம வீட்டுலையே வந்து நம்மனால முடி~ மு~ ரொம்ப easy யா பண்ணக்கூடிய அஹ் காய்கறிகள்லா வந்து வளரும் அந்த மாதிரி விதையெல்லாம் நம்ம போட்டோம் அப்படினா வேறு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த மாரி time லயே சீக்கிரமா காய் கத்திரி காய்கள் வந்து நிறையவே இருக்கு அந்த காய்கல்லாம் வந்து நம்ம வீட்டுலயும் எந்த ஒரு மருந்துமே அடிக்காம இயற்கையான முறைல வந்து அஹ் நம்ம காய்கறிகள வளர்த்து அத வந்து அந்த செடிகள வளர்த்து அதுல இருந்து காய்கறிகள வந்து அறுபட பண்ணி அதுலவந்து கொழம்போ என~ எதாவது ஒன்னு உ~

நம்மளோட உ~ ஆரோக்கியமும் வந்து ரொம்ப அஹ் நல்லாவே இருக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு நோய் நொடி அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கும் so அந்த மாதிரி அஹ் ஆர்வம் இருக்கறவங்க அவங்க இடம் கிடைக்கலன்னா கூட வீட்டுலயே வந்து அந்த மாதிரி அஹ் செடிகள் வந்து வளர்த்து அவுங்க வந்து விவசாயத்த வந்து பார்க்கனும்

வீட்லயே இந்த மாதிரி பண்ணா கூட அவங்களுக்கு வந்து அது நல்லதுதான் அதுவுமே வந்து விவசாயத்துக்கு சமம்தான் அஹ் நம்ம வந்து அஹ் விவ~ அதுக்காக விவசாயி கிட்ட இருந்து நம்ம வாங்கவே கூடாது

hello hello ma'am hello கேட்குதா hello ஆஹ் hello ma'am கேட்குது ஆஹ் இது பாரம்பரியம் fast food restaurant தான ma'am ஆமா ஆமா ஆமா fast food restaurant தான் சொல்லுங்க ma'am உங்களுக்கு என்ன வேணும்? ஆஹ் அது வந்து சேலத்துல இருந்து பேசுறேன் ma'am

ஒரு birthday party க்காக தேவைப்படுது ma'am ஒரு three days க்குள்ள three days க்குள்ள நீங்க வந்து delivery பண்ற மாதிரி இருக்கும் ma'am okay okay ma'am three days ல உங்களுக்கு three days க்கு அப்பறம் birthday party அப்படிதான

three days க்கு அப்பறம் உங்களுக்கு birthday party இருக்கு அதான

ஆஹ் okay ma'am சொல்றேன் நான் நீங்க note பண்ணிக்கோங்க அப்பறம் நீங்க வந்து ஆஹ் இது பண்ணிக்கோங்க okay வா ma'am note பண்ணிக்கிட்டு நீங்க எதெல்லாம் order பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க எங்ககிட்ட order பன்ணிக்கோங்க okay வா வந்து சிக்கன் fried rice இருக்கு egg fried rice இருக்கு அப்பறம் egg noodles இருக்கு ஆஹ் அப்பறம்

அப்பறம் என்னன்னா சிக்கன்னு ஒண்ணு இருக்கு அப்பறம் KFC இருக்கு KFC னா சிக்கன் இது பண்றதுக்கு okay வா KFC சிக்கன் சிக்கன் இருக்கு அப்பறம் வந்து sandwiches இருக்கு அப்பறம் ஆஹ் சின்ன ma'am chinese foods எதாவது நீங்க arrange பண்ணி தருவீங்களா chinese foods எதாவது

எனக்கு chinese foods ஒரு ரெண்டு noodles வேணும் ma'am சிக்கன் noodles உம் அந்த வச்சு ஒரு noodles பண்ணுவாங்கல்ல ma'am அதெல்லாம் நாங்க யூடியூப்ல தான் பாத்திருக்கோம் சாப்பிட்டது இல்லை என்னோட friend உ வந்து அதை arrange பண்ணி கேட்டாங்க நீங்க அந்த மாதிரி food உம் நீங்க arrange பண்ணி தந்தீங்கன்னா

okay ma'am நீங்க அதாவது list சொல்லி தந்தீங்களா ma'am நீங்க சொல்லுங்க இப்போ last ஆ எதோ food லா கூட சொன்னீங்கல்ல ma'am அது சரியா கேக்கல என்ன food ma'am சொன்னீங்க அது ஆஹ் ஒரு இந்த food ல ma'am ஆரஞ்சு சிக்கன் noodles இதுவும் கேக்குதா ma'am

அப்பறம் வந்து பன்னீர் bread bowl னு ஒண்ணு இருக்கு bread ல வந்து பன்னீர் ஆஹ் பன்னீர் bread bowl னு ஒரு இது இருக்கு ஆஹ் அப்பறம் வந்து டக்கிஸ் னு ஒரு sweet இருக்கு ma'am okay வா கேக்குதா

அப்பறம் வந்து popeyes chicken sandwich னு இருக்கு poppys chicken sandwich னு ஆஹ் ஒரு அது வந்து fast food items ல ஒண்ணுதான் அப்பறம் வந்து

pizza னு ஒண்ணு இருக்குது அது எப்படின்னா chocolate flavour ல ஒரு flavour அது வந்து ஒரு fast food okay வா அப்பறம் juices item ல நிறைய இருக்கு ma'am என்னென்னா lemon juice அப்பறம் வந்து orange உ ஆஹ் அந்த மாதிரி இருக்கு அப்பறம் வந்து restaurant chicken food இருக்கு அது வந்து எப்படின்னா ஆஹ் பொறிச்சு வச்சு அதுல வந்து முட்டைகோஸு carrot எல்லாமே போட்டு பொறிச்சு தருவாங்க ஆஹ் okay ma'am அப்பறம் எனக்கு இன்னொரு doubt என்னென்னா இப்போ food items லா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல அதுல வந்து ஆஹ் அந்த என்ன சொல்றது side dish எதாவது நீங்க தனியா order பண்ணீங்கன்னா அதுக்கு மட்டும் side dish வந்து தனியா நீங்க தருவீங்களா இல்லன்னா நாங்க food order பண்ணா அதுக்கேத்த மாதிரி தான் நீங்க side dish தருவீங்களா ma'am நீங்க வந்து சாப்டனும்னா அதுக்கு வந்து zomato order சாப்பிடுவீங்க ஆஹ் burger சாப்பிட்டாலும் pizza சாப்பிட்டாலும் chilly sauce tomato sauce அதெல்லாமே நாங்க கொடுத்திருவோம்

ma'am என்ன சொன்னீ~ ma'am சரியா கேட்கமாட்டிது ma'am எனக்கு எதுவுமே momos கேள்விப்பட்டிருக்கீங்களா momos ஆஹ் ma'am momos கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா என்னதுன்னு எனக்கு தெரியாது ma'am அதாவது எப்படி எதுல பண்ணுவாங்க அது வந்து ஒரு மைதா மாவுல பண்றது தான் ma'am உள்ளே வந்து அஹ் sweet வச்சு மைதா மாவுல பண்ணி இது பண்ணி குடுப்பாங்க அது சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் ma'am நிறைய பேரு விரும்பி சாப்பிடுவாங்க momos வந்து அதை நம்ம இந்தியால அஹ் தமிழ்நாட்டுல அஹ் கன்னியாக்குமரி distict ல எல்லாம் அது வந்து கிடையாது ஆனா சேலத்துல கன்னியாக்குமரி district ல கிடையாது சேலத்துல வேணா இது வந்து நம்ம பண்ணிட்டிருக்கோம் சேலத்துல வந்துட்டுருக்கு எல்லாருமே அது வாங்குறாங்க இப்போ burger லயே நிறைய varieties இருக்கு அஹ் கேக்~ அதை தான் நான் கேக்கணும்னு நினைச்சேன் burger லயே வந்து நிறைய vareities லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சது வந்து veg burger மட்டும் தான் ma'am தெரியும் அதுவும் எப்படின்னா

okay okay ma'am நிறைய burger model சாப்பிடலாம்னு இருக்கோம் ma'am நீங்க வந்து அதெல்லாம் வந்து perfect ஆ செஞ்சு தந்திட்டீங்கன்னா

okay ma'am okay இப்போ வந்து two layer burger அதுல எப்படின்னா எல்லாமே இருக்கு முட்டைகோஸு வச்சி அப்பறம் வந்து சிக்கன் வச்சி cheese three layer burger ம் உண்டு அது வந்து பெருசா இது பண்ணி தக்காளி சிக்கனு எல்லாமே வச்சி கட்லட் எல்லமே வச்சி ஒரு model burger உம் okay வா ஆஹ் okay ma'am அதுக்கப்பறம் இது ஆஹ் இப்போ எங்களோட friend ஒரு fifty பேரு வராங்க அவங்க எல்லா இடத்துலயும் non veg ஆஹ் ஒரு fifty பேரு வராங்க ma'am

அவங்க எல்லாருமே non veg கிடையாது கொஞ்சம் பேரு non veg maximum பேரு veg தான் ma'am அப்பறம் veg சம்மந்தமான foods எதாவது இருந்தா நீங்க அந்த மாதிரி சொல்வீங்களா ma'am okay ma'am veg சம்மந்தமான fast foods இருக்கு burger இருக்கு burger உம் இருக்கு veg ல வந்து burger இருக்கு அப்பறம் வந்து veg pizza இருக்கு

இது veg லயே வந்து fried rice இருக்கு veg noodles இருக்கு இது எல்லாமே veg லயே நாங்க பண்றோம் non veg ல நாங்க பண்ணணும் ma'am

எவ்வளவுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு நீங்க வந்து order பண்ணிக்கோங்க okay வா ma'am ஆஹ் okay ma'am okay இந்த discount இப்போ இவ்வளோ food உ நாங்க order பண்றோம் அப்படிங்கறப்போ எதாவது discont ஓ எதாவது offer ஓ நீங்க எங்களுக்கு தருவீங்களா ma'am ஆமா ma'am நாங்க வந்து நீங்க எவ்வளோ வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு தகுந்துதான் உங்களுக்கு ஒரு discount நாங்க பண்ணுவோம் ma'am நாங்க ஒரு rate கம்மிப்பண்ணுவோம் அஹ் நிறைய items நீங்க வந்து எங்க schedule குள்ள நாங்க menu card கூட உங்களுக்கு whatsapp ல நாங்க send பண்ணுவோம் ma'am நீங்க அதுல வந்து பார்த்து பார்த்து எதெல்லாம் வேணுமோ வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து send பண்ணுங்க இப்போ நான் வந்து

அதுவும் உம் சிக்கன் lollipop எடுத்தீங்கன்னா lollipop மாதிரி என்னென்னா சப்பி சாப்பிடலாம் அப்பறம் வந்து தர்பூசனி shawarma மா shawarma லாம் வந்து எங்களோட friend ஒருத்தர் ரொம்ப ஆசை படுறாங்க இப்போ உங்க side ல இருந்து எதாவது agent அனுப்பி அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட time வரைக்கும் உங்க agent அ வந்து கொஞ்சம் shawarma ready பண்ணி தரது மாதிரி நீங்க arrange பண்ணுவீங்களா ma'am ஆமா ma'am shawarma சிக்கன் shawarma என்னென்னா ஆமா ma'am சிக்கன் shawarma தான் இப்போ வந்து shawarma வ பொறுத்த வரைக்கும் order பண்ணி வர்றதுக்குள்ள அதோட taste கம்மியாயிரும் அப்படிங்குற மாதிரி என்னோட friends லாம் எங்களுக்கு recommed பண்ணாங்க so வந்து அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் நீ எங்க order பண்றியோ அங்க வந்து எதாவது ஒரு agent அ கேட்டுப்பாரு shawarma வ வந்து இப்போ கடைலலாம் இருக்குறது மாதிரியே எல்லா setup உம் ready பண்ணி ஒரு குறிப்பிட்ட time வரைக்கும் அவங்களை வந்து இருக்க சொல்லலாம் அந்த மாதிரி வந்து என்னோட friend வந்து எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரமா so இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு party க்காக நாங்க இதுக்கு ஒரு one year back வந்து ஒரு party க்காக நாங்க shawarma கேட்டப்போக்கூட யாருமே தர முடியாது அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டாங்க

so நீங்க வந்து கொஞ்சம் shawarma மட்டும் ready பண்ணீங்க so அந்த party ல வந்து என்னாச்சுன்னா shawarma மட்டும் cancel ஆகியிருச்சு எல்லாமே ரொம்ப miss பண்ணாங்க shawarma மட்டும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு agency அ ready பண்ணி

okay ma'am shawarma கூட நாங்க ready பண்ணி தந்துடுறோம் ma'am இப்போ இதுல வந்து உம் நீங்க எந்த timing சொல்லுறீங்களோ அந்த timing க்கு நாங்க வந்து உம் உங்க இடத்துல வந்து set பண்ணி தந்துடுறோம் okay வா ma'am

ice cream எதாவது வேணுமா ma'amkulfies ice cream எதாவது உங்களுக்கு தேவைப்படுமா ma'am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 ஆஹ் first வந்து எனக்கு அஹ் cake சொல்லணும் ma'am என்னோட friend க்கு வந்து போன வாட்டி கூட உங்க restaurant உங்களுடைய hotel ல தான் வந்து நாங்க cake order பண்ணியிருந்தோம் photo வச்ச cake அந்த time ல trending ல இருந்தனால அந்த time ல நீங்க எங்களுக்கு photo வச்ச cake arrange பண்ணி தந்தீங்க இந்த வாட்டி எல்லாமே ice cream cake ல இறங்கி அஹ் கொஞ்சம் trending ல இருக்கு அப்படிங்குறதுனால ஒரு four KG வந்து ice cream வந்து ready பண்ணி தரது மாதிரி இருக்கும் ma'am okay okay four KG ல ice creaam தான okay ma'am

four KG க்கு ஒரு rate வச்சிருக்கோம் ma'am அதுல வந்து நான் கொஞ்சம் discount பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் okay வா உங்களுக்கு four KG னா வந்து ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய் கிட்ட cake rate வரும் அதுக்கு நாங்க வந்து ஒரு நூறு ரூபாய் discount பண்ணி தர்றோம் okay வா ma'am ஆஹ் okay ma'am okay ஒரு ஆஹ் அந்த cake க்கு மேலயே நிறையா design design ஆ நிறையா போட்டுத்தாங்க ma'am okay யா ஆஹ் ஆமா ஆமா அதுவர இல்லாம ஆஹ் ice cream cake அப்படிங்குறதுனால maximum அங்க இருந்து இங்க கொண்டு வரதுக்குள்ள damage ஆகாம கொஞ்சம் neat ஆ present பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ma'am ஆஹ் அதான் damage ஆகாம எல்லாமே neat ஆ தான் நாங்க கொண்டு வந்திருவோம் order மட்டும் என்ன order காட்டுறீங்களோ அது safe ஆ அதை நாங்க அப்பறம் வந்து என்ன என்னென்ன order பண்றீங்களோ எல்லாமே ஒவ்வொரு box தான் upper box க்குள்ள ஒண்ணு ஒண்ணா வச்சு நாங்க வந்து correct ஆ நாங்க கொண்டு வந்திருவோம் okay வா ma'am cake உம் அது என்னன்னா நாங்க hello கேக்குதா ma'am

cake ம் அதே மாதிரி தான் ma'am okay வா ஆஹ் okay ma'am okay ஆஹ் அப்பறம் இன்னொரு doubt என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் sometimes வந்து rate வந்து increase பண்ணி கேப்பீங்களா ma'am இப்போ delivery க்கு இப்போ ஒரு amount சொல்லிட்டு last ஒரு amount கேக்குறது அந்த மாதிரி எதாவது பண்ணுவீங்களா ma'am இல்லை ma'am இல்லை ma'am அப்படி ஒண்ணும் இல்லை ma'am ஆஹ் ஆஹ் okay ma'am okay அப்படிலாம் கேக்கலன்னா okay தான் ma'am எனக்கு உங்கள்ட இருந்து நான் order எடுக்குறேன் ma'am எல்லாமே நான் உங்களுக்கு whatsapp ல எல்லாமே send பண்ணவா எந்த எந்த food எல்லாம் order பண்ணணும் அப்படின்னு இல்லை ma'am நாங்க வந்து menu அனுப்புறோம் ma'am menu அனுப்புறோம் நீங்க அதை பார்த்து whatsapp ல என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க order பண்ணிக்கோங்க order பண்ணிட்டு நீங்க வந்து delivery க்கு வருவாங்க கொஞ்சம் ரெண்டு பசங்க வருவாங்க அவங்ககிட்ட காசு மட்டும் கொடுத்துக்கோங்க okay வா காசு கொடுத்துட்டு அப்பறம் வந்து shawarma க்கு வந்து அன்னைக்கு நீங்க சொல்லுங்க காலைல call பண்ணி சொல்லுங்க இந்த timing க்கு வேணும்ணு அந்த timing க்கு வந்து நாங்க வந்து shawarma சிக்கன் shawarma செய்றதுக்கு chair நாங்க வைக்கிறோம் அப்பறம் உங்களுக்கு அஹ் ஹம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுனா கூட உங்களுக்கு okay தான் party க்கு cake உ எல்லாமே நாங்க வந்து correct ஆ set பண்ணி தந்திருவோம் okay வா ma'am okay ma'am okay thank you ma'am thank you இன்னும் எதாவது doubt னா உங்களுக்கு இந்த ஒரு number க்கு entertaiment entertainment னா உங்க mind குள்ள என்ன வருது TV பாக்குறது comedy show பாக்குறது இல்ல ஏதாச்சும் ஒரு exhibition போய் பாக்குறது live show

அந்த மாதிரி நமக்கு நிறைய வந்துடுச்சி இப்போ இருக்கிற நம்ம generation ல வந்து நம்ப எப்படி entertainment பண்ணலாம் இப்போ யூடுயூப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் அப்போ எல்லாம் அந்த காலத்துல வந்து TV ஆஹ் movies இல்லன்னா கிரிக்கெட் அந்த மாதிரி தான் ரொம்ப ஆஹ் hype பா ரொம்ப இருப்பாங்க இப்போ வந்து ரொம்ப நிறைய இப்போ ஒரு three four years ல நமக்கு நிறைய வந்திடுச்சிங்க change ஆயிடுச்சி எப்படி ஒரு மனுஷனை வந்து ஆஹ் அவனோட focus ச வந்து சில மனுஷங்க வந்து இதை create பண்ணி நல்லா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க entertainment பண்ணி சில மனுஷங்க வந்து நல்ல நிறைய பேரு ரொம்ப நிறைய பேரு அதை அறியாமை தெரியாம அறியா~அறியாமையில இருந்து இந்த entertainment குள்ள அவங்க வாழ்க்கையை முழுகிடுறாங்க அவங்க பாதி life வ வந்து entertainment லயே கொடுத்திடுறாங்க ஆஹ் waste டா செலவு பண்றாங்க time waste டு எல்லாமே waste டு அஹ் entertainment என்னை பொறுத்த வரைக்கும் entertainment வந்து நம்ம twenty four hours ல வந்து one day க்கு வந்து like ஒரு one hour இருக்கலாம் ஆனா அது twenty four hours ல வந்து eight hours நீங்க தூங்கிடுவீங்க மிச்ச eight hours உங்க work ல போகும் மிச்ச eight hours சுமே வந்து entertainment ல போறது it's not good நம்ம வாழ்க்கையில அது ஒர~ entertainment வந்து ஒரு ஒரு part டா இருக்கணும் ஆஹ் entertainment டே நம்ம part டா இருக்க கூடாது சில பேருக்கு entertainment தான் வாழ்க்கையே ஆஹ் comedy comedy show போறது comedy actor

ஆனா என்னோட advice என்னன்னா நமக்கு வாழ்க்கையில வந்து entertainment முக்கியம் ஆனா entertainment டே முக்கியம்னு இருக்க கூடாது okay வா நமக்கு நிறைய options இருக்கு இப்போ நல்ல விஷயம் நல்ல நோ~நோகத்துல நம்ம entertainment பண்ணிக்கலாம் மத்தவங்களை கலாய்ச்சு பண்ணிட்டு அதுல entertainment கண்டிப்பா bully பண்ணி மத்தவங்க கஷ்டப்பட்டு entertainment வந்து அது ரொம்ப may be உங்களுக்கு அந்த time ல கொஞ்சம் ரொம்ப happy யா இருக்கலாம் may be two three days கழிச்சி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் இல்ல அவங்க வந்து நீங்க அந்த பையனோ அந்த பொண்ணு கிட்டயோ உங்களுக்கு face பண்ண முடியாம மிச்ச நாட்கள் வந்து ரொம்ப கஷ்டமா போகும் so அவங்க~அவங்களையும் தாக்காம நீங்களும் நல்ல happy யா இருக்க மாதிரி ஒரு entertainment fun பண்றது சகஜம் தாம் நல்ல அது ஒரு நல்ல relationship ப maintain பண்ண ஒரு healthy relationship maintain பண்ண helpful லா இருக்கும் ஹம் முன்னாடி எல்லாம் வந்து ஒரு TV வந்து ஒரு கூட்டுக் குடும்பமா பாக்குறது இல்ல அந்த ஊருக்கே அந்த அந்த street லயே ஒரு TV இருக்கும் மத்தவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அவங்க வீட்டுல வந்து பார்த்து jolly jolly யா fun பண்றது அதெல்லாம் செம்மையா இருக்கும் அதுல ஒரு நல்ல experience சா இருக்கும் இப்போ தான் நமக்கு நிறைய வந்திடுச்சு நமக்கு ஒருத்தருக்கே ரெண்டு மூணு phone இருக்கு laptops இருக்கு computers இருக்கு நிறைய gadgets இருக்கு so நம்ம வந்து entertainment க்கு வந்து இப்போ பஞ்சமே இல்ல அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏதாவது ஒரு show ஒரு TV ஒரு screen அப்படி தான் நம்ம entertainment ஆகிட்டு இருந்தோம் இப்போ வந்து entertainment க்கு வந்து twenty four into seven everytime நிறைய இருக்கு யூடுயூப்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு நெட்ஃப்லிக்ஸ் அமேசான் ப்ரைம் எல்லாம் நிறைய இருக்கு நம்மளை வந்து நம்மளோட work க விட அந்த entertainment குள்ள முழுகிப்போற அளவுக்கு ஒரு கடல் மாதிரி வந்து மாறிடுச்சு ஆஹ் ஆனா நம்ம humans தானே we also need some relaxed time some fun time so definitely நம்ம அந்த பக்கம் போக செய்வோம் ஆனா இருக்கணும் ஹம் அப்பறம் என்ன சொல்லலாம் நிறைய ஆஹ் அஹ் எனக்கு ரொம்ப புடிச்ச entertainment பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய படம் பார்ப்பேன் ஆஹ் maximum தமிழ் படம் தெலுங்கு படம் பார்ப்பேன் அப்பறம் english கொஞ்சம் light டா ஹிந்தி பார்ப்பேன் ஆனா எனக்கு பிடிச்ச நான் அந்த கதையில என்ன சொல்றாங்கன்னு பார்ப்பேன் அவங்க எப்படி act பண்ணிருக்காங்கன்னு பார்ப்பேன் அதுவும் நமக்கு ஒரு

அதுவும் நம்ம relax time தானே அதுவும் entertainment தானே அப்பறம் maximum comedy shows நிறைய பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் கலக்கபோவது யாரு பார்ப்பேன் இப்போ வந்து யூடுயூப்ல பார்த்தீங்கன்னா நக்கலைட்ஸ் பரிதாபங்கள் மைக் செட் ஸ்ரீராம் அப்படி இல்லன்னா இன்னும் இப்போ recent டா COVID க்கு அப்பறமா வந்து நிறைய பேரு நிறைய channels எல்லாம் open பண்ணி நல்லா famous ஆகிட்டாங்க சதீஷ் தீபா அவங்களது எல்லாம் பார்ப்பேன் நல்லா இருக்கும் ஆஹ்

நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது நம்ம limit ட வந்து cross பண்ணாம இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது அப்பறம் எனக்கு சந்தானம் movies லாம் ரொம்ப பிடிக்கும் ஆஹ் ஹம் யோகிபாபு யோட comedy ரொம்ப பிடிக்கும் அப்பறம் நான் எனக்கு நான் ரொம்ப அதிகமா like பண்றது வந்து entertainment டா இருக்கணும் அது எனக்கு last டா நம்ம தமிழ் industry லயே ரொம்ப entertainment டான entertain னான movie னு கேட்டீங்கன்னா okay okay செம்ம movie அதை replace பண்ண எனக்கு movie யே வேற எதுவுமே கிடையாது அப்பறம் அஹ் இப்போ recent டா என்ன jokeful லான படம்னு கேட்டீங்கன்னா ஹம் அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு எதுவும் வரல ரொம்ப serious சா தான் போகுது எல்லாமே ஒரு genre ல இருக்கு thriller ho~horror இப்போ காமெடி ரொம்ப குறைஞ்சு பேச்சு ஏன் சந்தானமே இப்போ வந்து தனியா படம் பண்றாரு இப்போ இது script வச்சு பண்றாங்க fun னாவே இப்போ நிறைய பார்க்கிறது இல்ல okay okay மாதிரி இன்னைக்கு பெருசா எதுவுமே கிடைக்கல அப்பறம் இப்போ வர்ற movies லாம் வந்து ரொம்ப நிறைய நல்ல super ரா இருக்கும் but சிலதுலாம் வந்து over rated டா இருக்கு ஒண்ணுமே இல்லை but ஆனா பெருசா hype காமிச்சி concept டே இல்லாம நிறைய போகுது ஆஹ் அப்பறம் இப்போ எல்லாம் நிறைய கருத்தான movie நிறைய வருது okay ஆனா முன்னாடி இருந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஹம் அப்பறம் super singer பாப்பேன் அவங்க பாடுறது மட்டும் இல்லாம நல்லா fun பண்ணி நல்லா பண்ணுவாங்க அப்பறம் ஆஹ் என்ன சொல்றது நிறைய வந்து நானு இன்ஸ்டாகிராம்ல reels பார்ப்பேன் அதுவும் ஒரு நல்லா entertainment டா இருக்கும் யூடுயூப் பார்ப்பேன் அப்ப டெடகிராம் இருந்தா போதும் எனக்கு உம் weekly atleast two to three the~ two to three movies ஆவது பார்ப்பேன் sometimes daily ஒரு movie பாக்குற அஹ் நாள் இருக்கு ஆஹ் நாட்கள் இருந்திருக்கு COVID time ல எல்லாம் சுத்தமா நான் வந்து படம் தான் பார்த்துட்டு இருந்தேன் எங்க தம்~ kollywood ல இருந்து bollywood mollywood அப்பறம் sandalwood வரையும் போனேன் அப்பறம் KGF பார்த்து செம்மையா inspire ஆகி யாஷ் ஓட movies ரெண்டு மூணு பார்த்தேன்

சொல்ல போனா அப்பறம் எங்க வீட்டுல உட்கார்ந்து நாலு பேரு என் தம்பிய கலாய்ச்சி எடுக்கிறது இல்ல என்னை கலாய்க்கிறது இல்ல எங்க அம்மாவையும் அப்பாவையும் கலாய்க்கிறது நல்லா இருந்துச்சி அப்பறம் இப்போ எங்க room mates கூட பேசுறது fun பண்றது அப்ப class mates கூட fun பண்றது உம் இதெல்லாம் அஹ் இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில entertainment டும் one by four ஆச்சும் கண்டிப்பா இருக்கும் இருக்கணும் ஆனா entertainment டே வாழ்க்கையா இருக்க கூடாது நம்ம கா~ அது passion னா அப்படின்னா okay fine நம்ம அதை நோக்கி போறதுல தப்பே கிடையாது ஆனா media media ல இருக்கோமா இல்ல ஏதாவது side ல business பண்றோமா okay fine ஆஹ் அதை நம்ம நோக்கிபோறது தப்பே கிடையாது but அஹ் நமக்கு வாழ்க்கையில அது தேவை தான் ஆனா அது தான் வாழ்க்கை கிடையாது entertainment is the part of our life ஆஹ் so entertainment க்கு முக்கியம் கொடுக்கலாம் ஆனா ரொம்ப கொடுக்கிறது waste தான் நம்மளோட knowledge full லா மக்கிடும் அஹ் நம்பளை addict பண்ணி வச்சிடும் அஹ் நம்ம அத்~ too much of anything is not good for nothing ல நிறைய sayings லாம் இருக்குல அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது better அதை நோக்கி பயணம் செய்றது ரொம்பவே நமக்கும் நல்லது நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது நம்ம ஏதாச்சும் ஹம் ஆஹ் நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் கெட்டதை அப்போவே விட்டுடணும் ஆனா entertainment entertainment பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையானது தான் ஆஹ் சும்மாவே இருந்தா நம்ம நீங்களே நெனைச்சு பாருங்க சிரிக்கும் பொழுது நம்ம face full லா brightness ஆவோம் நமக்கு சுருக்கம்~சுருக்கம்லாம் நிறைய வராது அப்பறம் நம்ம வாழ்வெல்லாம் நீடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய research articles லாம் இருக்கு அஹ் சிரிக்கும் போது நம்ம நம்ம body ல full லா வந்து muscles லாம் கொஞ்சம் விரியுறதுனால blood circulations லாம் சரியா போகும் போல so சிந்திக்~அந்த்~ entertainment வந்து சிரிக்~சிரிக்கிற மாதிரி மட்டும் இல்லாம சிந்திக்கிற மாதிரி இருந்தா ரொம்பவே நல்லது. அப்போலாம் சில சமயம் விவேக் sir லாம் அப்படி தான் அவருடைய காமெடி எல்லாம் இருக்கும் சிரிக்கிற மாதிரியும் இருக்கும் சிந்திக்கிற மாதிரியும் இருக்கும் அஹ் அப்பறம் ஹம் விவேக் sir maximum நல்லா இருக்கும் வடிவேலு sir கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஆனா எனக்கு actor லயே ரொம்ப பிடிச்சதுன்னா ஆஹ் விவேக் sir

வேலை இன்றைக்கு வேலையை தேடி நிறைய பேர் போறோம் எல்லா company களையும் சுத்துறோம் படிச்சவங்களா இருந்தா படிக்கலன்னா ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா நமக்கு அந்தமாதிரி நினைச்சிக்கிட்டு சுற்றிலும் நம்ம அலையுறோம் நிறைய time ல வேலை கிடைக்குதோ நிறைய time ல வேலை கிடைக்குறதில்ல வேலை கிடைச்சாலும் சிலருக்கு அந்த வேலை தகுந்ததா தெரியாது வேலையை எப்படி select பண்ணணுமோ தெரியாது நல்ல நல்ல வாய்ப்புகளை தொலைத்தவர்களும் உண்டு சரியானதா அல்லாத வேலையும் புடிச்சுன்னா அந்த வேலையை செஞ்சொன்னா அப்பறம் அந்த வேலை பிடிக்காம போயி போயி கூட வேற வழியில்லாம அதே வேலையை செஞ்சிட்டுருக்கிறவங்க இருக்காங்க so வேலையை நம்ம எப்படி select பண்ணணும் இந்த வேலை எப்படி வந்துச்சு so நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா so நம்மோட சமுதாயன்னு சொல்லுவாங்க இந்த சமுதாயக்கு சமுதாயத்துக்கு தேவைகள் அநேகம் இருக்கு சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு தேவை அந்த சமுதாயத்துல இருக்கிறவங்களுக்கு போட துணி தேவை